புரதங்கள் மற்றும் பெருமூலக்கூறுகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது புரோட்டீன் டேட்டா பேங்க் லிருந்து புரதங்களின் அமைப்புகளை ஏற்றுதல் பிடிபி தரவுத்தளத்தில் இருந்து pdb fileகளை தரவிறக்குதல் புரதங்களின் இரண்டாம் அமைப்பை பல்வேறு formatகளில் காட்டுதல் ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் டைசல்பைடு பிணைப்புகளை முன்னிலைப்படுத்துதல்
இந்த டுடோரியலை தொடர ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோவில் அடிப்படை செயல்பாடுகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு
1204 ஜெஎம்ஒஎல் பதிப்பு 1222 ஜாவா பதிப்பு 7 மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ப்ரெளசர் 220
பின்வருவனபோன்ற பெரிய உயிர்மூலக்கூறுகளின் அமைப்பு பகுப்பாய்வை ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி செய்ய முடியும் புரதங்கள் மற்றும் பெருமூலக்கூறுகள் நியூக்ளிக் அமிலங்கள் டிஎன்ஏ மற்றும் ர்னா படிக அமைப்புகள் மற்றும் பல்லுறுப்பிகள்
ஒரு புதிய ஜெஎம்ஒஎல் விண்டோவை திறந்துவைத்துள்ளேன்
தரவுத்தளத்திலிருந்து நேரடி தரவிறக்கம் மூலம் உயிர்மூலக்கூறுகளின் முப்பரிமாண அமைப்புகளை காணமுடியும்
அதைசெய்ய பைல் மேனு மீது க்ளிக் செய்து கெட் பிடிபி க்கு வரவும் திரையில் ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
குறிப்பிட்ட புரதத்தின் நான்கு இலக்க பிடிபி கோடு ஐ இன்புட் பாக்ஸ் ல் டைப் செய்ய வேண்டும்
இந்த கோடு ஐ புரோட்டீன் டேட்டா பேங்க் இணையத்தளத்தில் இருந்து பெற முடியும் இது புரோட்டீன் டேட்டா பேங்க் ன் இணையதளம் ஆகும் புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற உயிர்மூலக்கூறுகளின் தகவல்களை கொண்டுள்ளது உதாரணமாக பிடிபி தளத்திலிருந்து கணைய என்சைம் இன்சுலின் க்கான பிடிபி கோடு ஐ பெற முயற்சிப்போம்
சியர்ச் பாக்ஸ் ல் புரதத்தின் பெயரை ஹியூமன் இன்சுலின் என டைப் செய்து விசைப்பலகையில் Enter விசையை அழுத்துக
இப்போது தோன்றும் இணையப்பக்கத்தில் கீழே வரவும்
அறியப்பட்ட ஹியூமன் இன்சுலின் அமைப்புகளின் பட்டியல் பிடிபி கோடு களுடன் திரையில் தோன்றுகிறது
உதாரணமாக கோடு 4எக்ஸ்1 உடன் உள்ள ஹியூமன் இன்சுலின் ஐ தேர்ந்தெடுப்போம் புரதத்தின் பெயர் மீது க்ளிக் செய்க
அந்த அமைப்பின் அனைத்து தகவல்களுடன் ஒரு விண்டோ திறக்கிறது
அந்த தகவல்களாவன பிரைமரி சிடேஷன் மாலிகுலர் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஸ்ட்ரக்சர் வேலிடேஷன் ஆகியவை இந்த பக்கத்தில் உள்ளன
புரதங்களின் அமைப்புகளை pdb fileகளாக சேமித்து அவற்றை ஜெஎம்ஒஎல் ல் முப்பரிமாண அமைப்பில் காண முடியும் பக்கத்தின் மேல் வலது மூலையில் உள்ள டவுன்லோட் பைல்ஸ் இணைப்பு மீது க்ளிக் செய்க
கீழிறங்கு பட்டியலில் பிடிபி பைல் தேர்வை தேர்ந்தெடுக்கவும் திரையில் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
சேவ் பைல் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்க
புரத அமைப்பு டவுன்லோட்ஸ் போல்டர் ல் 4ex1pdbஜிஸ் ஆக சேமிக்கப்படும்
அதேபோல பல்வேறு புரதங்களின் தேவையான pdb fileகளை தரவிறக்கி அவற்றை தனித்தனி fileகளில் சேமிக்கலாம்
இப்போது இன்சுலின் முப்பரிமாண அமைப்பை காண ஜெஎம்ஒஎல் விண்டோவுக்கு வருவோம்
உங்களிடம் இணைய இணைப்பு இருந்தால் புரத அமைப்பை ஜெஎம்ஒஎல் பேனல் ல் நேரடியாக தரவிறக்க முடியும்
நான்கு இலக்க பிடிபி கோடு 4எக்ஸ்1 ஐ உரைப்பெட்டியில் டைப் செய்து ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்க
உங்களிடம் இணைய இணைப்பு இல்லையெனில் டூல் பார் ல் உள்ள ஒப்பன் ஆ பைல் ஐகான் மீது க்ளிக் செய்க
பேனல் ல் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
4ex1pdbஜிஸ் பைல் உள்ள இடம் அதாவது டவுன்லோட்ஸ் போல்டர் க்கு செல்க
டவுன்லோட்ஸ் போல்டர் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்க
4ex1pdbஜிஸ் பைல் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்க
திரையில் இன்சுலின் முப்பரிமாண அமைப்பு திறக்கிறது
பேனல் ல் புரதத்தின் முன்னிருப்பு டிஸ்ப்ளே பால் ஆண்ட் ஸ்டிக் ஆகும் பேனல் ல் புரத்தின் மாதிரி ஹைட்ரஜன் அணுக்கள் இல்லாமல் காட்டப்படுகிறது
ஹைட்ரஜன் அணுக்களுடன் மாதிரியைக் காட்ட மாடல்கிட் மேனு ஐ திறக்கவும்
ஆட் ஹைட்ரோஜன்ஸ் தேர்வுக்கு வந்து அதன் மீது க்ளிக் செய்க
இப்போது ஹைட்ரஜன் அணுக்களுடன் இந்த மாதிரி பேனல் ல் காட்டப்படுகிறது
நீர் மூலக்கூறுகளுடன் புரத அமைப்பும் காட்டப்படுகிறது
நீர் மூலக்கூறுகளை மறைக்க காட்டப்படும் படிகளை பின்பற்றவும்
முதலில் pop உப் மேனு ஐ திறந்து பின் செலக்ட் க்கு செல்க துணை menu ல் ஹெட்டெரோ ஐ தேர்ந்தெடுத்து ஆல் வாட்டர் தேர்வு மீது க்ளிக் செய்க
மீண்டும் pop உப் மேனு ஐ திறந்து ஸ்டைல் க்கு சென்று ஸ்கீம் ல் சிபிகே ஸ்பேஸ்ஃபில் தேர்வு மீது க்ளிக் செய்க
இது அனைத்து நீர் மூலக்கூறுகளையும் சிபிகே ஸ்பேஸ்ஃபில் டிஸ்ப்ளே ஆக மாற்றும்
மீண்டும் pop உப் மேனு ஐ திறந்து ஸ்டைல் க்கு சென்று ஏட்டம்ஸ் ல் ஆஃப் தேர்வு மீது க்ளிக் செய்க
இப்போது பேனல் ல் நீர் மூலக்கூறுகள் ஏதும் இல்லாமல் இன்சுலின் அமைப்பை கொண்டுள்ளோம்
இப்போது பல்வேறு formatகளில் புரதத்தின் இரண்டாம் அமைப்பை காட்ட கற்போம்
pop உப் மேனு ஐ திறக்கவும்
செலக்ட் தேர்வுக்கு சென்று
புரோட்டீன் ல் ஆல் தேர்வு மீது க்ளிக் செய்க
pop உப் மேனு ஐ மீண்டும் திறந்து ஸ்டைல் ல் ஸ்கீம் க்கு வரவும் பின்வரும் தேர்வுகளுடன் ஒரு துணை menu திறக்கிறது சிபிகே ஸ்பேஸ்ஃபில் பால் ஆண்ட் ஸ்டிக் ஸ்டிக்ஸ் வயர்ஃப்ரேம் கார்ட்டூன் ட்ரேஸ் மேலும் பல துணை menu ல் கார்ட்டூன் தேர்வு மீது க்ளிக் செய்க
புரதங்களின் இரண்டாம் அமைப்புகளை திருகுகள் சீரற்ற சுருள்கள் இழைகள் தாள்கள் போன்றவைகளாக இந்த டிஸ்ப்ளே காட்டுகிறது
மேலும் டிஸ்ப்ளே தேர்வுகளுக்கு pop உப் மேனு ஐ திறந்து ஸ்டைல் க்கு சென்று பின் ஸ்ட்ரக்சர்ஸ் செல்க
இங்கே புரதத்தின் இரண்டாம் அமைப்பை காட்ட பல தேர்வுகள் உள்ளன
உதாரணமாக ஸ்ட்ராண்ட்ஸ் தேர்வு மீது க்ளிக் செய்க
புரதம் இப்போது இழைகளாக பேனல் ல் காட்டப்படுகிறது
டிஸ்ப்ளே ன் நிறத்தை மாற்ற pop up மேனு ஐ திறக்கவும்
கலர் க்கு வந்து ஏட்டம்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து ப்ளூ தேர்வு மீது க்ளிக் செய்க
பேனல் ல் நிற மாற்றத்தை கவனிக்கவும்
ball and ஸ்டிக் டிஸ்ப்ளே க்கு அமைப்பை மீண்டும் மாற்ற pop உப் மேனு ஐ திறந்து ஸ்டைல் ஐ தேர்ந்தெடுத்து பின் ஸ்கீம் ல் பால் ஆண்ட் ஸ்டிக் தேர்வு மீது க்ளிக் செய்க
இந்த புரத மாதிரியில் ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் டை சல்பைடு பிணைப்புகளை முன்னிலைப்படுத்தவும் முடியும்
ஹைட்ரஜன் பிணைப்புகளை காட்ட pop உப் மேனு ஐ திறந்து ஸ்டைல் க்கு சென்று பின் ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் தேர்வு மீது க்ளிக் செய்க
pop உப் மேனு ல் ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் தேர்வு பின்வரும் அம்சங்களை கொண்டுள்ளது கால்குலேட் செட் ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் சைட் செயின்
செட் ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் பேக்போன்
மேலும் பிணைப்புகளின் தடிமனை மாற்ற தேர்வுகளும் உள்ளன
மாதிரியில் ஹைட்ரஜன் பிணைப்புகளை காட்ட கால்குலேட் தேர்வு மீது க்ளிக் செய்க
ஹைட்ரஜன் பிணைப்புகள் வெள்ளை சிவப்பு கோடுகளாக காட்டப்படுகின்றன
ஹைட்ரஜன் பிணைப்புகளின் தடிமனை மாற்ற pop up மேனு ல் 010 ஆங்ஸ்ட்ரோம் தேர்வு மீது க்ளிக் செய்க
இப்போது பேனல் ல் தடிமனான ஹைட்ரஜன் பிணைப்புகளைக் காணலாம்
ஹைட்ரஜன் பிணைப்புகளின் நிறத்தை மாற்றவும் முடியும்
pop up மேனு ல் கலர் க்கு வந்து பின் ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் ல் ஓரங்கே தேர்வு மீது க்ளிக் செய்க
பேனல் ல் அனைத்து ஹைட்ரஜன் பிணைப்புகளையும் ஆரஞ்ச் நிறத்தில் கொண்டுள்ளோம்
மாதிரியில் டைசல்பைடு பிணைப்புகள் மற்றும் சல்பர் அணுக்கள் மஞ்சள் நிறத்தில் காட்டப்படுகின்றன
டைசல்பைடு பிணைப்புகளை மாற்ற பாப் மேனு ல் டைசல்பைடு பாண்ட்ஸ் தேர்வை திறக்கவும் நீங்கள் மாற்ற விரும்பும் அம்சங்களான அளவு நிறம் போன்றவற்றின் மீது க்ளிக் செய்க
அதேபோல வெவ்வேறு என்சைம் களின் pdb fileகளை திறந்து அவற்றின் முப்பரிமாண அமைப்புகளை காண முயற்சிக்கவும்
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது புரோட்டீன் டேட்டா பேங்க் லிருந்து புரத அமைப்புகளை ஏற்றுதல் தரவுத்தளத்திலிருந்து pdb fileகளை தரவிறக்குதல் பிடிபி கோடு ஐ பயன்படுத்தி இன்சுலினின் முப்பரிமாண அமைப்பை காணுதல் நீர் மூலக்கூறுகள் இல்லாமல் புரத அமைப்பை காணுதல் வெவ்வேறு formatகளில் இரண்டாம் அமைப்பை காட்டுதல் ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் டைசல்பைடு பிணைப்புகளை முன்னிலைப்படுத்துதல்
இங்கே உங்களுக்கான பயிற்சி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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி